வேற ஒரு ஆளு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போற்றுக்கு.

பில்டிங் கலர் வந்து எல்லோ .

வேற ஒரு கோக்கு நெறியா கோக்நட் ட்ரீஸ் எல்லா இருக்கு.

கீழ ஒரு ஏ_சியோட நா மூணு போக்ஸ் வெச்சிருக்கு.

இங்க சைடுல கொன்ஜோம் அனிமேட்டட் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கு.

பெயிண்ட் அடிச்சிருக்கு வுட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

இது வந்து டெக்ஸ்டைல் ஷாப்போட ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு.

சாக்குக்குள்ள சம் மெட்டீரியல்ஸ் இருக்கு.

அங்க ஒரு ஆளு வந்து ஒரு காத்துல வந்து வியாபாரம் பண்ணுனு.

அது பெரிய ஒரு மரம் இருக்கு.

இது வந்து ஒரு ஹாளு .

சன்னா சன அதுக்குள்ள ச நெறைய ஆளுங்க ஃபுட் சாப்பிடுன்னு.

இது வந்து ஒரு ரெஸ்டோரண்ட் மாதிரி--

அங்கே ஒரு செட்டி செட்டி இருக்கு அது வந்து ஒயிட் கலர் செட்டி செட்டி.

ஒரு ஆளு வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டு இருக்கு.